இந்தப் படத்துல நறையா செடி இருக்கு.

ஏரோபிளேன்க்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்னுட்டுருக்காங்க.

இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு ப்ளூ கலர் ஷர்ட் போட்ருக்காங்க.

இந்த படத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது.

ஃபங்க்ஷன் ப்லேஸ்ல வொய்ட் லைட்ஸ் எரியுது.

எல்லாமே ஒரே கலர் ஷேர்ஸா இருக்கு.

இந்தப் படத்துல ஒரு பேக்கரி இருக்கு.

அங்க எஸ்டேட்டு பிரிட்ஜு இருக்குறத பாக்க முடியுது.

இந்த ஒரு பெட்ரோல் பங்கு பாக்க முடிது.

இங்க ரெண்டு பெட்ரோல் போட்ற மிஷின் இருக்கு.

அதுல ஒரு பொண்ணு போன் பாத்துட்ருக்கு.

வீட்ல நாலு விண்டோ ஒரு டோர் இருக்கு.